அப்றோ முன்னாடி கொஞ்சோ பெரிய பெரிய செடி மாதிரி வளர்ந்திருக்கு.

இந்த பிக்சர்ல நமக்கு மேங்கோ ஹில் சென்ட்ரல் --

ஒருத்தர் மிடில் ரோட கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்ருக்காரு.

அப்றோ சிக்னல் லைட்ஸ்லா இருக்கறதுக்கான கம்பங்கள் கட்டி வெச்சுருக்காங்க.

இந்த பிச்சர்ல டிரம்ஸ் ஓட பிச்சர்தா நமக்கு காம்ச்சிருக்காங்க.

அப்பறோ ஒரு ப்ரதர் ரோட்ட க்ராஸ் பண்ணி போற மாறி இருக்கு.

ஃபுல்லா குச்சி குச்சியா ஒரு சில எடத்துல நட்டு வச்சிருக்காங்க.

இந்த பிச்சர்ல ஒரு கேக் ஓட இமேஜ் இருக்கு.

கேக்கு வந்து சுத்தியிலியு சாக்லேட் மாறி கோட்டிங் குடுத்திருக்காங்க.

மேல பிஸ்கட்ஸ் டைரி மில்க் ஓரியோ வேஃப்ஃபர் அப்றோ மன்ச் இது எல்லாத்தையு வச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்க.

அஜந்டா டைரி அப்படின்ற கடைக்கு நெறைய முஸ்லீம்ஸ்ஸுகள் வந்து ஏதோ பொருட்கள் வாங்குற மாரி காமிச்சிருக்காங்க.

இந்த பிச்சர்ல ஒரு பார்க் மாரி காம்ச்சி--

ஸ்டெப்ஸ்ல ஏறும்போது ஒரு ஸ்டேச்சு மாரி ஒன்னு கமச்சிருக்காங்க அந்த ஸ்டேச்சு கைல வேல் மாரி ஒன்னு வச்சு நிக்குது.

கவுண்டர் கிட்ட இப்டி ஒரு நாலஞ்சு பேர் நின்னுட்ருப்பா--

இந்த பிச்சர்ல ஒரு ஜிம்மோட பிக்சர் தா நமக்கு காமிச்சிருக்காங்க.

ஒரு சில இதுக்கு டிஃபரண்ட் டிஃபரண்ட் கலரா மாத்தி மாத்தி குடுத்துருக்காங்க.

பக்கத்துல நறைய கடைங்கல்லா குளோஸ்ல இருக்கு.

இந்த பிச்சர்ல பயிர் சாகுபடி மெத்தட்ல இருக்க லேண்டதா நமக்கு காம்ச்சிருக்காங்க.

ஃபுல்லாவே பாக்க பச்ச பசேல்னு கிரீன் கலர்ல இருக்கு.

சீரியல் பல்ப வச்சு நெறைய செட்டிங் பண்ணிருக்காங்க.

ஒவ்வொரு எடத்துலயு ப்ளூ அண்ட் ஆரஞ்ச் கலர்ல ஃபிளேக் நட்டு வெச்சிருக்காங்க.

உள்ள சாப்பிட்றதுக்கு டேபிள் சேர்லா போட்டு வச்சுருக்காங்க.

இந்த பிச்சர்ல எதோ ஒரு டெம்பிளோட பிச்சர் மாரி தெரியிது.

அப்றோ உள்ள ஒருத்தர் சேர்ல உக்காந்துட்ருக்காரு வெளியவு நின்னு ஒருத்தர் பேசிட்டிர்க்காரு.

அவருக்கு பக்கத்துல இன்னொரு சேரும் போட்ருக்காங்க.

அந்த பக்கமு இந்த பக்கமு செடிகள் நெறைய வளர்ந்துருக்கு.

பேண்ட்டு முன்னாடி சைஸ் வாரியா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பது அப்டின்னு அடுக்கி வெச்சுருக்காங்க.

இந்த பிச்சர்ல ஒரு ஹோட்டலோட பிச்சர்தா நமக்கு காமிச்சிருக்காங்க மேல ஹோட்டல்னு தமிழ் இங்கிலிஷ் ரெண்டுத்துலயு வெளம்பரம் பண்ணிருக்காங்க.

இந்த பிக்சர்ல பாக்க ஒரு பேக்கரி மாரி காமிச்சுருக்காங்க.

டேபிள்ல ஒக்காந்து ஆர்டர் பண்ணி சாப்பட்ற மாரி காம்ச்சிருக்காங்க.

இதுல ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அப்ரோ ஜூஸ்சஷ் வீட்டுக்கு தேவையான பொருட் --

கீழ ஒருத்தர் நின்னு ஹூடி போட்டு அந்த ஹூடிக்குள்ள கை விட்டுட்டுருக்காரு.